இயன்ற வரை அப்படிங்கிறது முடிந்த வரை இயன்றவரை அப்படிங்கிறது என்னது முடிந்த வரை அப்படிங்கிறது தான் இயன்றவரை சரியா okay ஒருமித்து அப்படின்னா ஒன்று பட்டு ஔடதம் என்றால் மருந்து இது மட்டும் கேட்பாங்க இது மட்டும் உங்களுக்கு different டானது தெரிஞ்சிகோங்க சரி இப்போ நூல்வழி பாருங்க தம்மை ஒத்த அலை நீளத்தில சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல கலாம் அவர்களால் பாராட்ட பட்டவர் நெல்லை சு முத்து இது ரொம்ப முக்கியமானதுங்க அதாவது நெல்லை சு முத்து அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர பார்த்து அப்துல கலாம் ஐயா என்ன சொன்னாருன்னா என்ன போலவே நீ சிந்திக்கிறப்பா அப்படின்னு சொன்னாரு தம்மை ஒத்த அலை நீளத்தில சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் ஐயாவால பாராட்டப்பட்டவர் நெல்லை சு முத்து அப்படிங்கிறவரு அப்போ இவரு எப்படி அப்துல் கலாம சந்திச்சாரு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு ஒரு கவிஞர் அப்போ அப்துல் கலாம் சந்திச்சிருக்காரு நெருங்கி பழகி இருக்காரு எப்படி அப்படின்னா இவர் அறிவியல் அறிஞரா இருந்திருக்காரு அதனால தான் அப்துல் கலாம் ஐயாக்கு தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம கவிஞராவும் இருந்திருக்காரு விக்ரம் சாராபாய் VSSC விக்ரம் சாராபாய் space center சதீஸ் தவான் விண்வெளி மையம் சதீஸ் தவான் இருக்கு space center இருக்கு பார்த்தீங்களா அங்க ஸ்ரீஹரிகோட்டா திருவனந்தபுரம் ISRO இந்திய விண்வெளி மையம் திருவனந்தபுரம் ஸ்ரீஹரிகோட்டா பெங்களூரு இந்த மூணுலயும் இருக்க கூடிய research center இருக்கும் இல்லையா விண்வெளி ஆராயிச்சி அந்த மூணுலயும் இவர் அறிவியல் அறிஞரா பணியாற்றி இருக்காரு விஞ்ஞானியா இருந்திருக்காரு ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் அதனால தான் ஐயாக்கு தெரிஞ்சி இருக்கு அப்துல் கலாம் ஐயாக்கு அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் எண்பதற்கும் மேற்பட்ட நூலாம் அடேங்கப்பா எண்பதுக்கும் மேற்பட்ட நூல் பாடி இருக்காரா நம்ம ஏதோ நெல்லை சு முத்து அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ சும்மா ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா எண்பதுக்கும் மேற்பட்ட நூல் பாடி இருக்காரு அறிவியல் அறிஞரா இருந்திருக்காரு கவிஞரா இருந்திருக்காரு பல்வேறு கட்டுரைகள் கவிதைகள் எழுதி இருக்காரு நிறைய ஸ்ரீஹரிகோட்டா பெங்களூரு தும்பா திருவனந்தபுரம் எல்லாத்துலயும் இவர் வேலை பார்த்திருக்காரு அப்துல் கலாம் ஐயா கூட நெருங்கி பழகி இருக்காரு so இவர் பாடியது அறிவியல் ஆத்திச்சூடி இங்கு தரப்பட்டுள்ளது அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இது நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த ஆத்திச்சூடி பார்த்துட்டோம் so நம்ம அடுத்து என்னன்னு போலாம் இந்த ஏழு point okay யா நெல்லை சு முத்து ISRO சதீஸ் தவான் விக்ரம் சாராபாய்ல வேலை பார்த்து இருக்காரு தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் ஐயாவால பாராட்டபட்டிருக்கிறாரு எண்பதுக்கும் மேற்பட்ட நூல் அவர் எழுதியது அறிவியல் ஆத்திச்சூடி அவ்வளோதான் okay very good so இப்போ மூன்றாவது இயல்ல அடுத்த பாடல் அறிவியலால் ஆள்வோம் அப்படின்னு சொல்லி school book ல ஒரு பாட்டு வச்சிருக்காங்க மூன்றாவது இயல்ல இந்த பாடலை எழுதியவர்கள் ஆசிரியர் குழு இந்த பாடலை எழுதியவங்க யாரு ஆசிரியர் குழு தான் இந்த பாடல்களை வந்து எழுதி இருக்காங்க அறிவியலால் ஆள்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் பார்க்கலாமா சரி நூழையும் முன் பார்ப்போமா first டு அறிவியல் ஆய்விற்கு எல்லை இல்லை அறிவியல் ஆய்விற்கு எல்லையே இல்லை உண்ம தான் ஏன்னா இன்னும் இப்போ சூரியனுக்குலாம் போய் பார்த்துன்னு இருக்காங்க மண்ணில் விண்ணில் கடலில் காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன correct தான் மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கிறார் ஆமா robo லாம் உருவாக்கிட்டான் மனுசன மாதிரியே மனுசனை படைச்சிட்டான் மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றன மனித உடலில இருக்கக் கூடிய பாகம் மாதிரியே இயந்திரத்தினுடைய பாகத்தை என்ன செய்றாங்க மாற்றுறாங்க கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை உண்மை தானே செவ்வாய் வியாழன் எல்லாம் நமக்கு தூரமே இல்லன்னு சொல்ற அளவுக்கு இது எதுவுமே தொலைவு இல்லாத மாதிரி ஆகிடுச்சு இல்லையா அதை சொல்றாங்க அடுத்தது கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை நேற்றைய மனிதனை நினைத்துப் பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான் உண்மை தானே நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனைக்கு எட்டாத தூரத்திற்கு போயிடுச்சு science அடுத்து இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் கனவாக்குவோம் வாருங்கள் ஒரு சின்ன ஒரு introduction

கோள்கள் கூட நமக்கு தொலைவா இருக்கிறது இல்ல மனுசன் நினைக்காத அளவுக்கு அறிவியல் அதிசயங்களெல்லாம் நடக்குது இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் வந்து என்ன செய்யலாம் நினைவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம் இந்த பாடலோட ஆசிரியர்லாம் கிடையாது இது வந்து ஆசிரியர் குழு இந்த பாடல் ஒரு sixth standard பாட நூல் உருவாக்குறாங்ள்ல அந்த ஆசிரியர் குழு அறிவியல் பத்தி அவங்களா ஒரு பாட்டு பாடி சேர்த்து இருக்கிறாங்க ஒரு particular பெயர் கூட இல்லை பாருங்க சரியா பாட்டு பார்க்கலாமா மனுசன் எப்படி அறிவியல எப்படி பயன்படுத்துறான்னு பார்ப்போமா பாருங்க ஆழக் கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீல வானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் so மனிதன் எப்படி பட்டவனா இருக்கான் அப்படின்னு சொன்னா இந்த பாட்டுல பாருங்க ஆழக் கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் கடலுக்குள்ள போயும் ஆய்வுகள் செஞ்சுடுறான் நீல வானில் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் நிலாவுல குடியேற முடியுமான்னு பார்க்கிறான் வானத்தில பறந்து so அப்போ வானத்திலேயும் போறான் பூமிக்கு அடியில கடலுக்கு கீழேயும் போறான் so அதை தான் இந்த பாடல் சொல்லுது சரியா ஆழக் கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பாக்குறான் நீல வானில் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கிறான் இதெல்லாம் அறிவியலாள தான முடியுது அடுத்தது பாருங்க செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தித் தொடர்பில் சிறக்கின்றான் செயற்கை கோல் எதற்கு communication க்கு தானே செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தித் தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மழையும் இங்கே என்று உரைக்கின்றான் சொல்லிர்றான் பாருங்க satellite வச்சி கண்டு பிடிச்சு புயல் எப்போ வருது மழை வருது இயற்கை வளங்கள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுறான் அதான் சொல்றான் இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான் அப்ப இரண்டாவது paragraph என்ன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இரண்டாவது paragraph இல்லையா இப்போ பாருங்க செயற்கைக் கோளை விண்ணில் ஏவி செய்தித் தொடர்பில் செயற்கைக் கோளை விண்ணில் ஏவி செய்தித் தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான் அடுத்தது பாருங்க எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் அப்போ ரெண்டாவது paragraph உங்களுக்கு புரிஞ்சியிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம செயற்கை கோளை விண்ணுக்கு ஏவுறோம் அதன் மூலமா செய்தி தொடர்பில சிறந்திருக்கிறோம் இயற்கை வளத்தையும் சரி மழையும்~புயலும் மழையும் எங்க இருக்குன்னு correct டா கண்டு பிடிச்சிடுறோம் அப்படிங்கிறது அறிவியலால தானே இது possible so மூணாவது எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனைப் படைக்கிறான் robo உறுப்பை இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளம் கையில் கொடுக்கிறான் இன்னைக்கு கையில cell phone அ வச்சி உலகத்தையே தெரிஞ்சிக்கிறோம் நம்ம அதான் இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளம் கையில் கொடுக்கின்றான் அப்படிங்கிறாரு so அப்போ robo and internet இதை சொல்லுது so first paragraph வந்து ஆழ்கடல்ல மூழுகி ஆய்வவு செய்றான் வானத்துல பறந்து நிலாவுல வாழனும்னு நினைக்கிறான் ரெண்டாவது paragraph வந்து செயற்கை கோளை அனுப்பி communication and இயற்கை வளம் புயல் மழை so மூணாவது paragraph வந்து எலும்பும் தசையும் இல்லாது இயங்க கூடிய எந்திர மனிதனைப் படைக்கிறான் உள்ளங்கையிலே இணையத்தின் மூலமா உலகத்தை முழுசையும் அறிஞ்சிக்க வச்சுகிறான் so அடுத்தது உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் இல்லையா இன்னைக்கு வந்து சிறுநீரக மாற்று அருவை சிகிச்சை அப்படின்னு உறுப்பையே மாத்திடுறான் இல்லையா இதயத்தை மாத்துறான் நுரையீரல மாத்துறான் எல்லாத்தையும் மாத்துறான் அதான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலையும் உயிரையும் காக்கின்றான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அணுங்கிறது ரொம்ப சிறுசா இருக்கும் அந்த அணுவையும் பிளந்து ஆற்றலை எடுத்து என்ன செஞ்சிடுறான் அனைத்தையும் செஞ்சி பார்த்திடுறான்

செவ்வாய்க்கு போற route இது வியாழனுக்கு போற route இது அதான் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளிப் பாதை அமைத்திடுவான் அப்படியே வண்டி repeated டா போய் வந்துட்டு இருக்கும் அந்த அளவுக்கு பாதை அமைத்திடுவான் அப்போ இந்த அஞ்சு paragraph பார்க்கலாமா ஆழக் கடலின் அறிவியலால் ஆள்வோம் ஆழக் கடலில் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீல வானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான்

இல்லையா நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளிப் பாதை அமைத்திடுவான் அப்படிங்கிறது

சேர நாட்டிளம் பெண்களுடனே அந்த மாதிரி பாட்டுல continue வா இது வரும் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு பாருங்க இப்போ சொல்ற அறிவியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலயே பாடி இருக்காரு பாரதியார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் ஆழக் கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீல வானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் அப்பயே சொல்லிட்டாரு பாருங்க வானை அள்ப்போம் கடல் மீனை அள்ப்போம் சந்திர மண்டலத்தியல் நிலாவுல கண்டு தெளிவோம் சந்தி பெருக்கெடுக்கும் சாத்திரம் செய்வோம் எங்க ஆளு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு இது பாரதியாருடைய பாட்டு கேட்பாங்க தெரிஞ்சிறாதீங்க மறந்திறாதீங்க இது so பாரத தேசம் அப்படிங்கிறதுல உள்ள கவிதை இல்லையா வெள்ளி பணிமலையின் மீதுலாவுவோம் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு படிச்சிருப்பீங்களே so அது தான் அது so மூன்று இயல்கள் முடிவுற்றது இப்போ நம்ம பார்க்க போற இயல் வந்து நாலாவது இயல் so நாங்காவது இயல் மூதுரை மூது அப்படின்னா முதுமை முதுமையான உரை அதாவது பழமையான ஒரு உரைய தான் மூதுரை அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மூதுரை நான்காவது இயல் நம்ம பார்க்கலாம் so நான்காவது இயல்ல நுழையும் முன்பு so அதை பத்தி ஒரு introduction என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கல்விக்கு எதாவது எல்லை இருக்காங்க கல்வி கரையில கற்பவர் நாள் சில நம்ம படிச்சிருக்கோம் கல்விக்கு எல்லையே இல்லை சரி மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்று கொண்டே இருக்கிறான் learning process learn learn learn வாழ்கையில ஒவ்வொரு இல்லையா நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டே வரும் உண்மை தானே அதான் அழகா சொல்லுவாரு இல்லையா ஒவ்வொரு நாளும் நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை கத்துக் கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறததான் சொல்றாங்க மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான் கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும் correct தானே நம்ம செல்வம் வச்சிருந்தோம்னா அதை நம்ம பாதுகாகக்கணும் ஆனா கல்வி நம்மள பாதுகாக்கும் அது கொடுக்க கொடுக்க குறையாது அதை தான் சொல்றாங்க சரி கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது நம்ம கிட்ட இருக்க கல்வியை யாராவது எடுக்க முடியும் வைப்புலி போர்ப்படா வாய்த்தீயில் கேடில்லைன்னு படிச்சிருக்கோம் வச்ச இடத்துல இருந்து அதை யாரும் களவாங்கவும் முடியாது குறள் மாதிரி கல்வியை பத்தரப்படுத்தினாலும் யாரும் களவாங்கவும் முடியாது கொடுத்தாலும் குறையாது சரி அழியாச் செல்வம் அது தான் கல்வியை கற்றவன் எங்கும் எபோதும் சிறப்பு பெறுவான் ஒருமைக்கண் தான்கற்ற கல்வி எழுமையும் ஏமாப் புடைத்துங்கறான் ஏழு பிறவிக்கும் சென்று நமக்கு என்ன செய்யும் கல்வி என்ன செய்யும் கல்வி உதவும் அப்படிங்கிறத தான் ஒருமைக்கண் தான்கற்ற கல்வி எழுமையும் ஏமாப் புடைத்து அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம்

சரி அடுத்து கல்வியை செல்வமாக கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கல்வியை போல சிறந்த செல்வம் வேற ஒன்னுமே இல்ல அதான் கல்வி செல்வமாக கருதத்தக்கது அது பிறருக்கு தந்தாலும் குறையாது கொடுத்து கொடுத்து குறையாதது கல்வி தான் கொடுக்க கொடுக்க வளரும் இல்லையா அது தான் கல்வி கல்வி பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது மன்னனே நினைச்சா கூட மிக்க சிறந்த அரசன் ஷெரின் வல்வார் மிக சிறந்த அரசர் கூட நம்ம கிட்ட இருக்க கூடிய education ன எடுத்துடு போக முடியாது கோவத்தால அடுத்தது அழியா செல்வம் வந்து கல்வி தான் கற்றவன் எங்கு எப்போது போனாலும் சிறப்படைவான் பழமொழில கூட சொல்லுவாங்க ஆற்றுணா வேண்டுவதி இல் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இல்லையா அது தான் பார்க்க போறோம் இப்போ ஒரு பாட்டுல so ஔவையார் உடயை ஒரு பாடல்

மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தன்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்றஇடம் எல்லாம் சிறப்பு மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தன்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு ஔவையார் அழகா சொல்றார் என்ன sir இந்த பாடலுக்கு அர்த்தம் அப்படின்னா மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவனையும் சீர்தூக்கி பார்க்கலாம் ஒரு தராசு தட்டுல சரியா ஒரு தராசு தட்டுல

அப்படி சீர்தூக்கி பார்க்கும்போது மன்னனை விட கற்றோன் வந்து சிறப்புடையவன் ஏன் அப்படின்னா மன்னனுக்கு தன் தேசத்தை தவிர வேற எங்கேயும் அவனைத் தெரியாது ஆனா கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இல்லையா எவ்வளோ அற்புதமா அப்போவே சொல்லி இருக்காங்க பாருங்க மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் மன்னன் verses மாசறக் கற்றோன் அப்படின்னு பார்த்தோம்னா மன்னனைவிட கற்றோன் தான் சிறந்தவன் ஏன்னா கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறாங்க ஏன்னா மன்னனுக்கு தன் தேசம் இல்லன்னா சிறப்பில்ல ஆனா கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அவ்வளோதான் மாசற அப்படின்னு சொன்னா குற்றமில்லாமல் மன்னனும் மாசறக் கற்றோனும் மாசறன்னா குற்றமில்லாமல் கற்றவன் நாம்மளும் படிச்சி இருக்கோம் the degree is a piece of paper ன்ற மாதிரி வாங்கி வச்சிருக்கோம் MBABH எக்கச்சக்கமா வாங்கி வச்சிருக்கோம் ஆனா நமக்கு எங்கையும் போனா சிறப்பில்ல ஏன்னா நம்ம குற்றத்தோட கற்றுருக்கோம். வெறும் வயிற்று பிழைப்புகாக மட்டும் படிச்சி வச்சிருக்கோம் உணர்ந்து கற்றிருந்தோம் என்றால் கல்வி என்னைக்குமே நம்மள கைவிடாது அதான உண்மை so அதை தான் அவங்க சொல்றாங்க மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவனையும் சீர்தூக்கி நின்றால் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படியே compare பண்ணி பார்த்தோம்னா அதான் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் என்றால் நாடு meaning பாருங்க மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனைவிட கற்றவரே சிறந்தவர் மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனைவிட கற்றவரே சிறந்தவர் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க இது ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் நூல்வழி இந்நூலின் ஆசிரியர் ஔவையார் இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன ஔவையார் மூதுரை எழுதியது ஔவையார் ஔவையாருன்ற பேருல நிறைய பேர் இருந்திருக்காங்க பார்ப்போம் இவர் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரையின்னுடைய ஆசிரியர் ஔவையார் இவர் பாடிய மற்ற நூல் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி சரி மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை இது தான் இதுக்கு பொருள் அப்போ மூணாவது மூணாவது வினா இதுல இருந்து கேட்கலாம் மூதுரைன்னா என்ன அர்த்தம் மூத்தோர் சொல்லும் அறிவுரை அடுத்தது சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை எனப்பெயர் பெற்றது இதற்கு மூப்பத்தொரு பாடல் இருக்கு அப்போ இது சிறந்த அறிவுரைகளை கூறுது இதுல முப்பத்தொரு பாடல் இருக்கு so அப்போ நாலு so அப்போ மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார் மூதுரை என்றால் மூத்தோர் கூறும் அறிவுரை சிறந்த அறிவுரைகளை கூறும் நூல் மூதுரை என்ற பெயர் பெற்றது இதுல முப்பத்தொரு பாடல்கள் இருக்கு ஔவையார் பாடிய மற்ற நூல்கள் என்னது ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி அதனால் கேட்பாங்க மறந்திடாதீங்க so நூல்வழி simple லா தான் இருக்கு நீங்க படிச்சிடுவீங்க அதனால காலம் கருதி நான் போறேன். கல்வியே அழியா செல்வம் இல்லலையா very good so அடுத்து கல்விலேயே இன்னொரு முக்கியமான ஒரு கல்வி துன்பம் வெல்லும் கல்வி அற்புதமான தலைப்பு பாருங்க தலைப்பே அற்புதமா இருக்கு அறிவு அற்றம் காக்கும் கருவி செறுவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படின்னு சொன்னாரு அறிவு அற்றம் காக்கும் கருவி செறுவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு இல்லையா நம்மளுடைய அறிவு தான் நம்மளுடைய ந்ம்மள வந்து துன்பத்தில இருந்து காப்பாத்தக் கூடிய ஒரு கருவி அதைப் போல மிகச்சிறந்த ஒரு கருவி நம்மள காப்பாத்துறதுக்கு எதுவுமே இல்லை உள்ளழிக்கல் ஆகா அரணுன்னா உள்ள வந்து அதை மட்டும் தான் யாரும் அழிக்கவே முடியாது பகைவரே நினைச்சாலும் அழிக்க முடியாத கருவி நம்முடைய அறிவு தான் துன்ப இதை தள்ளி விட்டுறாத டக்குனு ஒரே second வாட்ஸ்ஆப் போயேன். வந்துட்டியா?

இரு நான் வாட்ஸ்ஆப்ல உனக்கு message பண்றேன். அதை வாயை திறந்து படிக்காத.

சரி சரி அப்படியே யூடுயூப் வா இதை மட்டும் தள்ளி விட்டுறாதடா இந்த app இருக்குல்ல

அதை மட்டும் தள்ளி விட்டுறாத. இப்ப இந்த app முடியற வரைக்கும் phone கொஞ்சம் lag ஆகும். அதை அப்படியே பாத்துக்க phone lag ஆகும் கேக்குதா

அஹ் அந்த அதை தமிழ்ல dub பண்ண காட் ஆஃப் வார் நீ பாத்தியா? அது பாத்தேன் கொஞ்சம் கொஞ்சம்தான் பாத்தேன். ஆனா dub பண்ணிருந்தது பயங்கரம், அதே காட் ஆஃப் வார் one two three பண்ணிருந்தாங்கன்னா super ஆ இருந்திருக்கும். இதைப்போய் சும்மா இந்த five வே பண்ணியிருக்கானுங்க மொக்கையா இருக்கறதாய் போய்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 டேய் அது நல்லா யார் சொல்றாங்க தெரியுமா அஹ் நான்தான் அன்னைக்கே சொன்னேன்ல one, two, three ன்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு தான்டா five four பிடிக்கும்.

one, two, three ன்னா என்னன்னே தெரி~ இப்ப நீ வந்து அஹ் ஃப்ரீ ஃபயர் நீ விளையாடுவ. ஆனா உனக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டோட ஃப்ரீ ஃபயர் தெரியாது. அதனாலதான் உனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தியொரு இருபத்தி இரண்டாவது பிடிச்சிருக்கு ஓஹ் அப்படியா? அஹ் நீ அப்ப வந்து பயங்கரமான pro player ஆ இருந்திருப்ப. ஆனா இப்ப வந்துட்டு சும்மா அதுல பழைய return விடுறது அப்படி இப்படின்னு போட்டு எரிச்சல் வைக்கிறானுங்க இல்ல? ஆனா இப்ப இருக்கவனுக்கு எல்லாம் jolly யா இருக்கும் இப்ப வந்தவனுங்களுக்கலாம்

ஆனா அப்ப இருந்தது இப்படி கிடையாது இல்ல

அஹ் இப்ப இருக்கறதுதான் நல்லா இருக்கா? அப்ப இருக்கறதுதான் நல்லா இருந்துச்சு அதான் அப்ப இருவது payment உ daily dailyOT வேற கொடுப்பாங்க யூடியுபர்ஸுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம்ன்னு views போகும்டா. ஆமா, first தானே?

அப்ப சும்மாவே million க்கு subscribers இருந்தார்னா million views போயிரும் ஆஹ் இப்ப எல்லாம் ரொம்ப கம்மியா போகுது. அஹ் million வெச்சிருந்தாலே அதுக்கு ஆயிரம் தாண்டறது கஷ்டம்.

நானெல்லாம் பாத்திருக்கேன் ஐநூறு case க்கு தொ~ தொள்ளாயிரம் views உ ஆயிரத்தி இருநூறு views அப்படி போயிட்டிருக்குது

ஆஹ் இருக்கு மொத்த college க்கு சொல்றியா? இல்லை department க்கு சொல்றியா? இப்ப depa~ உங்~ உங்க மொத்த col~ department க்கு department னா இந்த function வைப்பாங்கல

அது அது representative யே பண்ணுவாங்கடா அது இல்லை. ஆஹ் representative, president, vice president அப்புறம் அந்த காசுலாம் வெச்சுக்கறதுக்கு ஒரு ஆளு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

அதுக்கு நாங்க யாருமே போகமாட்டோமா எவனாச்சும் ஒண்ணு ரெண்டு பேர் தான் போவானுக.

இல்ல அதே posting க்கு ரெண்டு பேர் competition இருந்தா election வைப்பானுங்க. இல்லாட்டி வைக்கமாட்டானுங்க ஆமா. அந்த மாதிரி எந்த posting க்கும் competition இருக்காது. suppose competition இருந்துச்சுன்னா GD ல GD இ interview லாம் வைப்பாங்கடா எதுக்கு இந்த posting யாரு சரிப்பட்டு வரும்ன்ட்டு. அது நல்லா perform பண்றவனுக்கு அந்த posting உ அஹ் இதுலயே இரண்டு பேர் நல்லா perform பண்ணாதான் இரண்டு பேரும் நல்லா perform பண்ணி election வைப்பாங்க. ஓட்டெல்லாம் போட மாதிரி இருக்காதா? அதான்டா, இரண்டு பேரு time tie ஆ வந்துடுச்சில்ல?

tie ஆச்சுனதாதான் election வைப்பாங்க

என்னடா இது அஹ் principal வந்துட்டு college மாத்த போறேன்னு சொல்லிட்டு

election க்கு டேய் அது election ல ஜெயிச்சா என்னடா use உ ஒரு use உம் இல்லல்ல.

காசு பார்க்கலாமா? எங்க இருந்து? ஆமா இந்த இப்ப எங்க class ல இது வைக்கிறாங்கல்ல அஹ் department function எல்லாம் நடக்குதுல்ல அஹ்

அது students கிட்ட money collect பண்ணுவாங்கல்ல?

அப்ப நீ வந்து college கிட்ட தப்பான பொய் கணக்கு காமிச்சல்ல பொய் bill போட்டு நம்ம வந்து காசு அடிச்சுக்கலாம் அய்ய அது representative வே பண்ணுவானுங்க அது பிரச்சனை இல்லை. ஆமா இவனுங்க வந்துட்டான்னா, இவனுங்களால பண்ண முடியாது இல்ல?

டேய் president க்கு அங்க வேலையே இருக்காது. representat~ president தான வேலைய கொடுப்பான் அஹ் அவன் ஆள் மாத்தி அவன் பாட்டுக்கு அஹ் அவனுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி ஆளு புடிச்சு குடுத்துவிட்டான்னா

ஆஹ் நல்லா இருந்துச்சு. ஆனா காசை அடிக்க முடியாது. என்ன பண்ணாலும்.

ஆமா. ஆயிரம் ரூபாய் அடிச்சாலும் ஆயிரம் ரூபாய்டா.

இதுபோக இதுபோக college வேற காசு கொடுக்கும் department function ன்னா ஒவ்வொரு department கு எங்க college ல ஒரு லட்சம் என்னமோ கொடுக்கும்னு நினைக்குறேன்

டேய் உன் college வேற level டா டேய் என் college பெருசுடா உங்க college மாதிரி டம்மின்னு நினைச்சியா?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

நாங்களும் thousand போடுவோம். stu~ students வந்து ஒருத்தர்க்கு thousand வாங்குவாங்க. department இது office ல இருந்து காசு கொடுப்பாங்க. ஒரு லட்ச ரூபாய் ஒண்ணே கால் லட்ச ரூபான்னுட்டு

காசே கொடுக்க மாட்டானுங்க எங்க college ல. உம் உம் students எல்லாம் காசு கொடுத்துடுவானுங்க. எங்களுது students யாருமே காசு கொடுக்க மாட்டானுங்க. காசு கொடுக்குறதுக்கே எங்கடா போற phone ன இப்படி வச்சிட்டு போகாதடா. எனக்கு voice எங்கேயோ பின்னாடி போன மாதிரி கேக்குது. phone அ வைக்கல கதவை திறந்தாங்க கதவை சாத்தினேன்.

என் college ல பொங்கலுக்கு எழுபது ரூபாய் கட்டணுமாம்

அது இருபது ரூபாய் கொடுக்கணும். நான் வேற கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப சொல்றானுங்க.

அப்படி இல்லடா. அதெல்லாம் வந்து HOD யே பார்த்துக்குவாங்களாமாம்.

எந்த காசு கொடுக்க தேவையில்லையாம்மா?